இதுல ஒருத்தர் வந்து நின்னுட்டு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு.

ரொம்ப ஆள்கள் அதிகமா நடமாடிட்டிருக்க ஒரு இடம்.

அப்ரோ ஒரு ரெண்டு போஸ்ட் கம்போ தெரியுது அதுல இருந்து நெறைய ஒயர் அங்க இங்கயுமா போகுது.

கதவு வந்து கண்ணாடில இருக்கு அப்புறம் கீழ படிக்கட்டு இருக்கு.

ரெண்டு கண்ணாடி பெட்டி இருக்கு அதுல ஒரு இதுல குல்பினு அப்டினு எழுதிருக்கு.

ஒரு நீளமான டேபிள் மாதிரி இருக்கு.

இந்த போர்டு ப்ளூ அண்ட் வைட் கலர்ல இருக்கு கடைக்கு வெளியே பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

இதுல அந்த ஸ்டாண்ட் மேல பேண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கு.

அப்புறம் ஒருத்தர் கண்ணாடி போட்ட ஒருத்தர் வந்து இந்த அந்த துணியெல்லா பாத்துட்ருக்காரு.

நெறைய குழந்தைக கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற அந்த காஸ்ட்யூம்ல இருக்காங்க.

மோஸ்டா நெறைய பெண் கொழந்தைங்க இருக்காங்க அவங்கள சுத்தி மஞ்ச கலர்ல காம்பவுண்ட் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சோ செடி எல்லா இருக்கு.

இதுல பெருசா ஏ_டி_எம் னு ஒரு போர்டு இருக்கு அப்பறம் வேற லாங்குவேஜ்ல ஏதோ எழுதிருக்கு.

எல்லோ கலர் கிரேந்தி பூ இருக்கு ஆரஞ்சு கலர் கிரேந்தி பூ இருக்கு.

கடைக்கு வெளிய நீளமா சீட் போட்டு வச்சிருக்காங்க.

ஒரு தண்ணி இருக்கிற இடத்தில பாலங்கட்டியிருக்காங்க.

அதுக்கு அப்புறமா அந்தப் பாலத்துக்கு அப்புறமா நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது குட்டி குட்டியா இருக்கு.

அது பக்கத்துல இன்னொரு போட் இருக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கு.

ஹோட்டலோட சீலிங்ல ஃபேன்னு லைட் எல்லா இருக்கு.

ஒரு டேபிள்ல ஒரு தண்ணிச் ஜாடி வச்சுருக்காங்க.

ரெண்டு மூணு பில்டிங்க்ஸ் இருக்கு அதுல ஒரு பில்டிங் ரொம்போ பெருசா இருக்கு.

அப்புற ஈச் ஒன் பார்ட்டி அப்படின்னு ஒரு ரெட் கலர் போர்ட் இருக்கு.

பில்டிங்க்கு கீழ மூனு பில்லர் இருக்கு மூனு பில்லரும் ப்ளூ கலர்ல இருக்கு.

இது கிரௌண்ட் ஃப்ளோர்ல ஒரு கார் பார்க் பண்ணிற்காங்க கார் வந்து பிளாக் கலர்ல இருக்கு.

ரோடு ல ஒருத்தவுங்க ப்ளூ கலர் ஸ்கூட்டி ல ஒரு லேடி ஹெல்மட் போட்டுட்டு போறாங்க.